ங்க நாலு பேரு உக்காந்துட்ருக்காங்க கை வந்து நீட்டிருக்காங்க.

சூப்பர் மார்க்கெட்ல ஒரு நாலு படி இருக்கு அதுல வந்து மேட்டு கிரீன் கலர்ல மேட்டு ரெண்டு மேட்டு போட்டுருக்காங்க.

அ அட்டை பாக்ஸ் ஒரு மூணு அட்டை பாக்ஸ் அதுல கீழே வச்சிருக்காங்க.

அப்புறம் வந்து அது பக்கத்துல ஒரு சேரு டேபிள் எல்லா இருக்கு முன்னாடி வந்து கண்ணாடி கிளாஸ்ல கண்ணாடி கிளாஸ் இருக்கு.

இந்த அணைப்பகுதியில வந்து நீளமா பாக்குறதற்கு கம்பி வெச்சிருக்காங்க.

ஆ அந்த ஒரு பைக்கு ஒரு புல்லட் பைக் நிப்பாட்டிருக்கு அந்த பைக் கலர் வந்து கருப்பு கலர்ல இருக்கு ஹெல்மெட் அது பக்கத்துல கிடக்கு.

கீழ மஞ்ச கலர்ல ஒரு போர்டு இருக்குது.

இந் இந்தப் பிள்ளைக்கு முகம் வந்து பர்ப்பன்னிருக்குது இவங்க சாரி கட்டிருக்காங்க பக்கத்துல ஒரு சேர்று இருக்கு.

இது ஒரு ரோட்டுக்கா அந்த சைடு ஒரு கடலமிட்டாய் கடெ இருக்கு.

இது இந்த ரோட்டு கிட்ட ஒரு கட இருக்கு இதுல ஒரு தாத்தா நிக்காங்க.

இது வந்து இந்த டீக்கடை கிட்ட வந்து நெறைய பேரு நிக்காங்க நெறைய பேரு நடந்து போறாங்க.

அப்ரோ அது பக்கத்துல நறைய மரம் இருக்கு கீழ்ழெல்லாம் நெறைய புல் லெல்லாம் புடிச்சிருக்கு.

அம் இதெதோறு மூணு ஸ்டெம்பு அதுல வந்து நாட்டி வச்சிருக்காங்க அந்த வீடு வந்து பெயிண்ட் அடிக்கல செங்கல்னால வச்சிருக்காங்க.

இந்த வீட்ல ரெண்டு ஜன்னல் இருக்கு ரெண்டு ஜன்னல கர்ட்டன் வச்சு போட்ருகாங்க ஒரு ஏ_சி இருக்கு மேல ஏ_சி இருக்குது.

அதுல ஒரு தண்ணி குடிக்க இருக்கு ஒரு லேம் லைட்டு பக்கத்துல இருக்குது.